டேபிள்ல ஒரு சிசர்ஸ் அப்றோ ஒரு பென் இருக்கு.

இந்த ஜிம்ல நறைய வோர்கவுட் பண்றதுக்கான மிஷின் இருக்கு.

சைடுல வுட்டால ஆன ஒரு மிரர் இருக்கு.

முன்னாடி இருக்க பிச்சர்ல நெறைய விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கப்றோ பொம்ம உக்காந்துருக்கு.

பின்னாடி இருக்க ஸ்கிரீன் சாண்டில் கலர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ருக்கு .

அதுல ரைட் சைடு வால்ல மேல ஒரு ஒய்ட் கலர் ஏ_சி மாட்டிருக்கு.

அத சுத்தி நெறையா கற்கள் இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பெரிய கிரீன் கலர் பில்டிங் இருக்கு.

இந்த பிச்சர்ல பழமுதிர் சோலை ன்னு பேர் வெச்சி ஒரு பழம் கட இருக்கு.

முன்னாடி ஒரு பெரிய டீ எஸ்டேட்ருக்கு .

முன்னாடி ஒரு பெரிய பழக்கட இருக்கு.

அங்க சுத்தி நெறையா கிரீன் கலர் மரமு செடியு இருக்கு.

இந்த மார்க்கெட்ல நறைய விதமான காய்கறியும் ஃப்ரூட்ஸும் வெச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு சோலார் லைட்ருக்கு .

இந்த வீட பர்பிள் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

மேல இருக்க வானம் ப்ளூ கலர்ல இருக்கு.

இந்த பிக்சர்ல ஒரு பெரிய வீட தண்ணிக்கு மேல கட்டிருக்காங்க.

அங்க இருக்க தண்ணி கிரீன் கலர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு பெரிய கிளாஸ் ரூமிருக்கு .

அத சுத்தி நறையா கிரீன் கலர் மரமு செடியு இருக்கு.

இந்த பிச்சர்லெ ஒரு உட்டாலெ ஆன டேபிள் இருக்கு.

அதுக்கு மேல ஒரு மானிட்டரு மௌஸு இருக்கு.

பக்கத்துல ஸ்டேப்ளர் அப்றோ ஒயிட் பென் பேப்பர் இருக்கு.

முன்னாடி இருக்க பிச்சர்ல நெறைய ஒய்ட் கலர் சேர்ஸ் அரேன்ஜ் ஆயிருக்கு.

முன்னாடி வந்து ஒரு நேச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு பிச்சர்ருக்கு .